சி மற்றும் C ல் ஸ்ட்ரிங்ஸ் குறித்த spoken tutorialக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்க போவது ஸ்ட்ரிங் என்றால் என்ன
ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன்
ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன்
stringக்கு சில உதாரணங்கள்
சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் காண்போம்
இந்த tutorialஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1104 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461
stringsன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
ஸ்ட்ரிங் என்பது characterகளின் ஒரு தொடர் வரிசை அது ஒரு சிங்கில் டேட்டா ஐட்டம் ஆக கொள்ளப்படும்
சைஸ் ஒஃப் ஸ்ட்ரிங் லெங்த் ஒஃப் ஸ்ட்ரிங் 1 ஒரு stringஐ டிக்ளேர் செய்வதைக் காண்போம்
இதற்கான சின்டாக்ஸ் சார் நேம் ஒஃப் ஸ்ட்ரிங் மற்றும் சைஸ் சார் என்பது டேட்டா டைப் நேம் ஒஃப் தே ஸ்ட்ரிங் என்பது ஸ்ட்ரிங் பெயர் இங்கே sizeஐயும் கொடுக்கலாம்
எகா இங்கே சைஸ் 10 உடன் கேரக்டர் ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இப்போது ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம்
ஏற்கனவே programஐ எழுதிவைத்துள்ளேன் அதை திறக்கிறேன்
கவனிக்க நம் பைல் பெயர் stringசி இந்த programல் யூசர் இடமிருந்து ஒரு ஸ்ட்ரிங் ஐ உள்ளீடாக பெற்று அதை அச்சடிப்போம்
இப்போது இந்த கோடு ஐ விளக்குகிறேன்
இவை நம் ஹெடர் fileகள்
இங்கே stringஹ் ல் டிக்ளரேஷன்ஸ் பங்ஷன்ஸ் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் utilitiesன் கான்ஸ்டன்ட்ஸ் ஆகியவை அடங்கும்
ஸ்ட்ரிங் functionsல் நாம் வேலை செய்யும்போதெல்லாம் இந்த ஹெடர் பைல் ஐ சேர்க்க வேண்டும்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே ஸ்ட்ரிங் strnameஐ சைஸ் 30 உடன் டிக்ளேர் செய்கிறோம்
இங்கே யூசர் இடமிருந்து ஒரு ஸ்ட்ரிங் ஐ அனுமதிக்கிறோம்
ஒரு ஸ்ட்ரிங்
ரீட் ஆக பார்மேட் specifier160s உடன் scanf பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம் ஸ்ட்ரிங் ல் ஸ்பேஸ் ஐ சேர்க்க கேரட் சிக்ன் மற்றும் n ஐ பயன்படுத்துகிறோம்
பின் ஸ்ட்ரிங் ஐ அச்சடிக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது சேவ் ல் சொடுக்குக புரோகிராம் ஐ இயக்குக
Ctrl Alt மற்றும் ட் keyகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோ ஐ திறக்கவும்
கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் stringசி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் எஸ்டிஆர் Enter ஐ அழுத்துக இயக்க எழுதுக str இப்போது Enter ஐ அழுத்துக இங்கே Enter தே ஸ்ட்ரிங் என காட்டுகிறது
டால்க் டோ ஆ டீச்சர் என தருகிறேன்
இப்போது Enter ஐ அழுத்துக
தே ஸ்ட்ரிங் இஸ் டால்க் டோ ஆ டீச்சர் என வெளியீடு காட்டப்படுகிறது இப்போது நம் slideகளுக்கு வருவோம் இதுவரை ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் ஐ பார்த்தோம்
இப்போது பார்க்கப்போது ஒரு ஸ்ட்ரிங் ஐ எவ்வாறு இனிஷியலைஸ் செய்வது
இதற்கான சின்டாக்ஸ் சார் var namesize ஸ்ட்ரிங் எகா ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஐ சைஸ் 10 உடன் டிக்ளேர் செய்துள்ளோம்
இந்த ஸ்ட்ரிங் பிரியா மற்றொரு சின்டாக்ஸ் சார் var name ஒற்றை மேற்கோள்களில் ஸ்ட்ரிங் எகா சார் names10 ஒற்றை மேற்கோள்களில் பிரியா முதல் சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்துவதை ஒரு உதாரணத்துடன் காட்டுகிறேன்
நம் Editorக்கு வருவோம்
அதே உதாரணத்தைப் பயன்படுத்துவோம்
முதலில் shift ctrl மற்றும் ஸ் keyகளை ஒருசேர அழுத்துக இப்போது ஸ்ட்ரிங்கினிஷியலைஸ் என பெயர் கொடுத்து பைல் ஐ சேமிக்கவும் இப்போது Saveல் சொடுக்கவும் ஸ்ட்ரிங் ஐ இனிஷியலைஸ் செய்ய போகிறோம்
எனவே வரி 5ல் எழுதுக இரட்டை மேற்கோள்களில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் இப்போது சேவ் ல் சொடுக்குக ஸ்ட்ரிங் ஐ அச்சடிக்கப்போவதால் இப்போது இந்த இரு வரிகளை நீக்குக
சேவ் ல் சொடுக்குக
இயக்குவோம்
நம் terminalக்கு வருவோம்
கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் stringinitializeசி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் எஸ்டிஆர்2 இங்கே எஸ்டிஆர்2 உள்ளது
ஏனெனில் பைல் stringசி க்கான வெளியீட்டு பாராமீட்டர் எஸ்டிஆர் ஐ ஓவர்விரைட் செய்ய விரும்பவில்லை இப்போது Enter ஐ அழுத்துக
இயக்க எழுதுக str2 தே ஸ்ட்ரிங் இஸ் spoken டியூட்டோரியல் என வெளியீடு காட்டப்படுகிறது
இப்போது எழக்கூடிய சில பொதுவான பிழைகளை காண்போம்
நம் புரோகிராம் க்கு வருவோம் இங்கே ஸ்ட்ரிங் ஐ ஸ்டிங் என எழுதுகிறோம் எனில் இப்போது சேவ் ல் சொடுக்குக
இயக்குவோம் நம் terminalக்கு வருவோம் முன்புபோல கம்பைல் செய்வோம் ஒரு பட்டால் errorஐ காண்கிறோம்
stingh நோ சுச் பைல் ஒர் டைரக்டரி கம்பைலேஷன் டெர்மினேட்டட் நம் programக்கு வருவோம்
இது ஏனெனில் கம்பைலர் ஆல் stingஹ் என்ற பெயரில் ஹெடர் பைல் ஐ தேடமுடியவில்லை எனவே ஒரு பிழையைக் கொடுக்கிறது
பிழையை சரிசெய்வோம்
இங்கே ர் ஐ இடுவோம்
இப்போது Saveல் சொடுக்குக
மீண்டும் இயக்குவோம்
நம் terminalக்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்து முன்புபோல இயக்குவோம்
ஆம் இது வேலை செய்க இப்போது மற்றொரு பொதுவான பிழையைக் காண்போம்
நம் programக்கு வருவோம்
இங்கே சார் க்கு பதிலாக இன்ட் ஐ இடுகிறேன் எனில்
இப்போது சேவ் ல் சொடுக்குக
நடப்பதைக் காண்போம்
நம் terminalக்கு வருவோம்
promptஐ துடைப்போம்
முன்புபோல கம்பைல் செய்வோம்
ஒரு பிழையைக் காண்கிறோம்
வைட் கேரக்டர் அரே இனிஷியலைஸ்ட் ப்ரோம் non வைட் ஸ்ட்ரிங் formats எக்ஸ்பெக்ட்ஸ் ஆர்குமென்ட் ஒஃப் டைப் சார் பட் ஆர்குமென்ட் 2 ஹாஸ் டைப் இன்ட் நம் programக்கு வருவோம்
இது ஏனெனில் ஸ்ட்ரிங் க்கு160s ஐ பார்மேட் ஸ்பெசிஃபையர் ஆக பயன்படுத்தினோம்
அதை இன்டிஜர் டேட்டா டைப் உடன் இனிஷியலைஸ் செய்கிறோம் பிழையை சரிசெய்வோம்
இங்கே சார் ஐ இடுவோம்
சேவ் ல் சொடுக்குவோம்
இயக்குவோம்
நம் terminalக்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்போம் முன்புபோல இயக்குவோம்
ஆம் இது வேலை செய்கிறது
இப்போது அதே programஐ C ல் இயக்குவதைக் காண்போம் நம் programக்கு வருவோம்
நம் பைல் stringசி ஐ திறக்கிறேன் இங்கே கோடு ஐ எடிட் செய்வோம்
முதலில் shift ctrl மற்றும் ஸ் keyகளை ஒருசேர அழுத்துக
இப்போது எக்ஸ்டென்ஷன் cpp உடன் பைல் ஐ சேமிக்கவும் சேவ் ல் சொடுக்குக
இப்போது ஹெடர் பைல் ஐ அயோஸ்ட்ரீம் என மாற்றுக
இன்க்ளூடு தே யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்க்கவும்
இப்போது சேவ் ல் சொடுக்குக
இப்போது இந்த டிக்ளரேஷன் ஐ நீக்குவோம்
ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்வோம்
எழுதுக ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் ஸ்ட்ரானேம் மற்றும் செமிகோலன் சேவ் ல் சொடுக்குக
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக்குக
இங்கே குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்குக
ஸ்கான்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ நீக்கி
எழுதுக கெட்லைன் ஓப்பனிங் பிராக்கெட் குளோசிங் பிராக்கெட்
bracketகளினுள் எழுதுக சின் ஸ்ட்ரானேம் கடைசியில் ஒரு செமிகோலன் ஐ இடவும்
இப்போது மீண்டும் பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றவும்
பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் n ஐ நீக்கவும் இப்போது காமா ஐ நீக்குக இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும் இங்கே பிராக்கெட் ஐ நீக்கவும்
இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இட்டு இரட்டை மேற்கோள்களில் n ஐ இடவும் சேவ் ல் சொடுக்கவும் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்ட்ரானேம் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் பார்மேட் ஸ்பெசிஃபையர் ஐ C ல் பயன்படுத்துவதில்லை என்பதால் ஸ்ட்ரானேம் என்பது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் என கம்பைலர் க்கு தெரியவேண்டும்
உள்ளீடு வரிசையிலிருந்து characterகளை பிரித்தெடுக்க இங்கே கெட்லைன் ஐ பயன்படுத்துகிறோம்
இது அவற்றை ஒரு ஸ்ட்ரிங் ஆக சேமிக்கிறது
இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம்
நம் terminalக்கு வருவோம்
ப்ராம்ப்ட் ஐ துடைப்போம்
கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் stringசிபிபி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் எஸ்டிஆர்3 Enter ஐ அழுத்துக
இயக்க எழுதுக str3 Enter ஐ அழுத்துக
Enter தே ஸ்ட்ரிங் என காட்டப்படுகிறது டால்க் டோ ஆ டீச்சர் என தருகிறேன் இப்போது Enter ஐ அழுத்துக காட்டப்படும் வெளியீடு தே ஸ்ட்ரிங் இஸ் டால்க் டோ ஆ டீச்சர் வெளியீடு நம் சி கோடு கிடைத்தது போன்றதே என்பதைக் காணலாம்
இப்போது நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் எகா சார் strname30 ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன் எகா சார் strname30 டால்க் டோ ஆ டீச்சர் பயிற்சியாக இரண்டாவது சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரிங் ஐ அச்சடிக்க புரோகிராம் எழுதுக இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தைச் சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
இந்த பணி பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் உள்ளன தமிழாக்கம் பிரியா